லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
டுடோரியலின் முடிவில் கொடுத்த தொகுதி புள்ளிகளுக்கு லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் லைன் ஐ உருவாக்க இயலும்
டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் பின் வரும் டுடோரியல்களை முடிக்கவும்
யூசிங் ப்ளாட் இன்டராக்டிவ்லி லோடிங் டேட்டா ப்ரோம் பைல்ஸ் மற்றும் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் அரேஸ்
இந்த டியூட்டோரியல் ஐ ஒரு உதாரணத்துடன் துவக்கலாம்
pendulumடிஎக்ஸ்டி பைல் இல் உள்ள டேட்டா வைக் கொண்டு லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் லைன் ஐ ல் வெர்சஸ் ட் ஸ்க்வேர் க்கு தயாரிக்கவும்
சிம்பிள் பெண்டுலும் எக்ஸ்பெரிமெண்ட் க்கு தயாரித்த இன்புட் பைல் நம்மிடம் இருக்கிறது
அதில் இரண்டு கொலம்ன்ஸ் டேட்டா உள்ளது
அவை லெங்த் ஒஃப் தே பெண்டுலும் கரஸ்பாண்டிங் டைம் பீரியட் ஒஃப் தே பெண்டுலும்
பெண்டுலும் இன் டைம் பீரியட் இன் ஸ்க்வேர் அதன் நீளத்துக்கு டைரக்ட்லி புரொப்போர்ஷனல் ஆகும்
ல் வெர்சஸ் ட் ஸ்க்வேர் ஐ ப்ளாட் செய்து இதை உறுதிபடுத்தலாம்
இன்புட் பைல் ஐ படிக்க டேட்டா வை பார்ஸ் செய்ய லோட்ட்எக்ஸ்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
டெர்மினல் க்கு மாறுவோம்
எல் மற்றும் ட் என்பன இரண்டு சீக்வென்ஸ் அவற்றில் முறையே லெங்த் மற்றும் டைம் வால்யூஸ் உள்ளன என்று அறிவோம்
முதலில் எல் வெர்சஸ் ட் ஸ்க்வேர் ஐ ப்ளாட் செய்வோம்
டெர்மினல் லில் டைப் செய்க ஐபிதான் ஹைப்பன் பைலாப் டைப் செய்க எல் காமா ட் லோட்ட்எக்ஸ்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் இன் டபிள் கோட்ஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் pendulumடிஎக்ஸ்டி காமா unpackTrue எல் ட் நீளமான அலகில் புள்ளிகளை பார்க்கிறோம் ஆனால் அது நேர் கோடாக இல்லை
அதனால் ஒரு லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் லைன் ஐ உருவாக்குவோம்
முதலில் இரண்டு மேட்ரிஸ் டிஎஸ்கியூ மற்றும் ஆ ஐ உருவாக்குவோம்
பின் எல்எஸ்டிஎஸ்க் பங்ஷன் ஆல் ம் மற்றும் சி இன் வால்யூஸ் ஐ கண்டுபிடிக்கலாம்
டைப் செய்க டிஎஸ்கியூ ட் ஸ்டார் ட் enter செய்க டைப் செய்க ப்ளாட் வித்தின் பிராக்கெட்ஸ் எல் காமா டிஎஸ்கியூ காமா இன் சிங்கில் கோட்ஸ் போ
enter செய்க இப்போது ஆ மேட்ரிக்ஸ் ஐ எல் வால்யூஸ் உடன் உருவாக்கிவிட்டோம்
முதலில் ஒரு 2 இன்டோ 90 மேட்ரிக்ஸ் ஐ முதல் ரோவ் எல் வால்யூ க்களாகவும் மற்றும் இரண்டாவது ரோவ் ஒனே களாகவும் உருவாக்குவோம்
பின் அதன் டிரான்ஸ்போஸ் ஐ எடுத்துக்கொள்வோம்
டைப் செய்க இன்டர் அண்டர்ஸ்கோர் மாட் அரே வித்தின் பிராக்கெட்ஸ் எல் காமா ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் லைக் வித்தின் பிராக்கெட்ஸ் ஒனே பின் குளோஸ் பிராக்கெட் இப்போது எர்ரர் ஐ பார்க்கிறோம்
எர்ரர் என்னவென்றால் எல் க்கு பதிலாக டைப் செய்த ஒனே அண்டர்ஸ்கோர் லைக் பங்ஷன்
ஆகவே நீங்கள் எல் ஐ அங்கே இட வேண்டும்
ஒரு இன்டர்மீடியேட் மேட்ரிக்ஸ் ஐ இப்போது வைத்துள்ளோம்
இப்போது டிரான்ஸ்போஸ் செய்ய வேண்டும்
டைப் செய்க ஆ இன்டர் அண்டர்ஸ்கோர் matட் டைப் செய்க ஆ பின் என்டர் செய்க இப்போது மேட்ரிஸ் ஆ மற்றும் டிஎஸ்கியூ இரண்டையும் பெற்றுவிட்டோம்
எல்எஸ்டிஎஸ்க் ஐ தான் பயன்படுத்த வேண்டும்
டைப் செய்க ரிசல்ட் எல்எஸ்டிஎஸ்க் வித்தின் பிராக்கெட்ஸ் ஆ காமா tsq160 எல்எஸ்டிஎஸ்க் என்பது லீஸ்ட் ஸ்க்வேர் விடை ஒரு சீக்வென்ஸ் ஒஃப் வால்யூஸ்
இந்த சீக்வென்ஸ் இல் முதல் ஐட்டம் மேட்ரிக்ஸ் ப் அதாவது ம் மற்றும் சி இன் வால்யூஸ்
டைப் செய்க ம் காமா சி ரிசல்ட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 ம் சி இப்போது நம்மிடம் ம் மற்றும் சி உள்ளது ட் ஸ்க்வேர் இன் பிட்டட் வால்யூஸ் ஐ காண வேண்டும்
டைப் செய்க டிஎஸ்கியூ அண்டர்ஸ்கோர் பிட் ம் ஸ்டார் எல் பிளஸ் சி டைப் செய்க ப்ளாட் வித்தின் பிராக்கெட்ஸ் எல் காமா டிஎஸ்கியூ காமா வித்தின் சிங்கில் கோட் போ ப்ளாட் ஐ டைப் செய்யுமுன் டைப் செய்க கிளியர் பங்ஷன்
டைப் செய்க ப்ளாட் வித்தின் பிராக்கெட்ஸ் எல் காமா டிஎஸ்கியூ காமா வித்தின் சிங்கில் கோட் போ இப்போது நீங்கள் ப்ளாட் ஐ பார்க்கலாம்
டைப் செய்க ப்ளாட் வித்தின் பிராக்கெட்ஸ் எல் காமா டிஎஸ்கியூ அண்டர்ஸ்கோர் பிட் காமா வித்தின் சிங்கில் கோட் ர் நமக்கு எல் வெர்சஸ் ட் ஸ்க்வேர் இன் லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் கிடைத்துவிட்டது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் கற்றவை 1
மேட்ரிஸ் ஐ பயன்படுத்தி ஒரு லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் ஐ உருவாக்குதல்
லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் லைன் ஐ உருவாக்க பங்ஷன் lstsq ஐ பயன்படுத்துதல்
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் லைக் வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 2 காமா 3 உருவாக்குவது என்ன
அரே வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 1 காமா 1 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 1 காமா 1 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 பாயிண்ட் 0 காமா 1 பாயிண்ட் 0 காமா 1 பாயிண்ட் 0 எர்ரர் 2
உ வெர்சஸ் வி இன் ப்ளாட் ஒரு லைனியர் ட்ரெண்ட் இல் உள்ள சிதறிய புள்ளிகள்
உ வெர்சஸ் வி இன் லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் லைன் ஐ எப்படி கண்டுபிடிப்பீர்கள்
விடைகள் இதோ 1
தே பங்ஷன் ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் லைக் வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 2 காமா 3 உருவாக்குவது ஒரு அரே வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 1 காமா 1
உ வெர்சஸ் வி இன் லீஸ்ட் ஸ்க்வேர் பிட் லைன் ஐ பின் வரும் செட் ஒஃப் கமாண்ட்ஸ் உருவாக்கும்
ஆ அரே வித்தின் பிராக்கெட்ஸ் உ காமா ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் லைக் வித்தின் பிராக்கெட்ஸ் uட் ரிசல்ட் எல்எஸ்டிஎஸ்க் வித்தின் பிராக்கெட்ஸ் ஆ காமா வி ம் காமா சி ரிசல்ட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 ல்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் லைன் ம் ஸ்டார் உ பிளஸ் சி டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி